நம்ம ஊரை எடுத்துக்கிட்டாலே இப்போ வந்து தண்ணீர் வந்து மாசுபடுறது வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி சொல்ல போனா தண்ணீர் பற்றாக்குறையும் அதிகமா இருக்கு இப்போ வந்து தண்ணீர் மாசு படுறதுக்கு காரணமே மக்கள் தான் மக்கள் வந்து தண்ணீர்

ஆனா இப்போ அப்படியெல்லாம் கிடையாது மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு தண்ணிய வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு யாருமே யோசிக்கல எல்லாருமே பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டாங்க என்னன்னா ஏரி குளங்கள் எல்லாமே தூர் வாருறது கிடையாது அதுல இருந்து வரும் இது வந்து என்னன்னா ஏரி குளங்கள் எல்லாம் நிறப்பி அதுல வந்து வீடு கட்டி வைக்கிறாங்க அதனால வந்து நம்மளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை அந்த மாதிரி நிறைய நிறைய விதமான problem வந்து அதெல்லாம் மக்கள் வந்து அதை வந்து கண்டுக்குறதே கிடையாது இப்போ நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுக்கு okay வா அந்த மாதிரி யோசிக்கிறாங்களே தவிர வருங்காலத்துல வந்து நம்ம எப்படி இருப்போம்

மாசுபடுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. தண்ணீர் மாசுபடுதல் அதிகம் ஆக ஆக தண்ணீர் பற்றாக்குறையும் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. முந்தி வந்து எப்படின்னா உலகத்துல பூமியில ஒரு பகுதி மட்டும் தான் நிலம் மத்தது எல்லாம் தண்ணீர் அதுவும் கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து நல்ல நம்ம வந்து குடிநீரா உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ வந்து அந்த குடிநீரா உபயோக படுத்துற தண்ணீரும் வந்து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 மாசுபடுத்திக்கிட்டே இருக்கோம் இப்போ மா~தண்ணீர் மாசுபடுத்துறதுனால நம்மளுக்கு வந்து problem உம் அதே மாதிரி அங்க இருக்க animals கு birds கு எல்லாதுக்குமே வந்து problem தான் அதுவும் animals விலங்குகளும் பறவைகளுக்கும் வந்து நீர் கிடைக்காம அவ~ நிறைய விலங்கு இனங்கள் கூட அழிஞ்சிட்டு போகுது அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து நம்முடைய தண்ணீர் வந்து நம்ம மாசுபடுத்துறது இப்போ வந்து கடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம தண்ணீர் மாசுபடுத்துறதுனால கடல்ல வந்து கடல், ஏரி, குளங்களில எல்லாம் வந்து நிறைய விதமான மீன்கள் எல்லாம் செத்து மிதக்குது அப்படின்னு சொல்றாங்க. மீன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா உணவு பஞ்சம் வந்தா நம்ம மீன் மீன் எல்லாம் வச்சு வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த நம்ம தண்ணீரை வந்து மாசுபடுத்துனதுனால தண்ணீயில தண்ணீயில வாழுற உயிரினங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து வந்து இறந்து போகுது அதனால நிறைய உயிரினங்கள் வந்து உயிரினங்கள் இனமே இல்லாம ஆகிடுச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி ஆனா~ மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு அடையவே இல்லை எல்லாருமே வந்து தண்ணீரை வந்து மாசுபடுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. யாருமே வந்து தண்ணீரை மாசுபடுத்துறதுல இருந்து தடுப்போம் அப்படின்னு யாருமே யோசிக்கலை. நம்ம goverment ஏ என்ன சொல்லுவாங்க நான் வந்து குளத்தை தூர் வாருறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து குளத்தை தூர் வாருறதே கிடையாது. அவங்க வந்து குளத்தை தூர் வாருறதுக்கு இவ்ளோ நிதி அனுப்பி இருக்கோம்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 அந்த குளத்துல வந்து தண்ணீர் தேங்கி நிக்கும் இப்போ வந்து என்னன்னா நிறைய மழை பெஞ்சாலும் problem தான் மழை பெய்யலைன்னாலும் problem தான் அந்த மாதிரி ஆகிட்டு. நிறைய மழை பெஞ்சா அது வந்து என்ன ஆகும்னா சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இடம் இல்ல நா~ இப்போ மழை நீரே எடுத்துகிட்டாலே அது வந்து நல்ல சுத்தமான தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நாம சேமிச்சு வைக்குறதுக்கு இடமே இல்ல அது வந்து மாசுபட்டு திரும்பவும் அது கடல்ல போய் சேருற நிலைமை ஆகிடுச்சு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 ஆஹ் இயற்கைக்கு அதனால ஒண்ணுமே கிடையாது நம்மளும் இப்போ என்னன்னா தண்ணீரை வந்து அழிக்குறதுனால என்ன ஆகுதுன்னா ஆஹ் இப்போ தண்ணீருல வாழுற உயிரினங்கள் இறக்குது நம்மளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை வருது அதே மாதிரி காடுகளில எல்லாம் வந்து மழை இல்லாம அழிய~ விலங்குகளுக்கு வந்து ஆஹ் இப்படி தண்ணீர் இல்லாம அதுங்க வந்து ஊர் ஊரா போயிட்டு நிறைய வீடெல்லாம் நாசம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா தண்ணீரை வந்து நாம மாசுபடுத்துறதுனால தான். தண்ணீரை மாசு படுத்துறதுனால அந்த தண்ணீர் வந்து evaporate ஆகி வந்து வானத்துக்கு போய் திரும்பவும் மழை நீரா வந்தாக்கூட மழை நீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏரி, குளங்கள் எதுவுமே இல்ல இப்போ ஏரி, குளங்கள் இருந்தா மட்டும் தான் நம்மளால சேமிச்சு வைக்க முடியும். ஆனா நம்மளுக்கு இப்போ ஏரி, குளங்களே இல்லை. எல்லா இடத்துலேயுமே வந்து ஏரி, குளங்களை இது பண்ணிட்டாங்க ஒரு வேளை ஆறு, நதியெல்லாம் இருந்தாக்கூட அது பக்கத்துல வந்து ஏதாவது factory வச்சு அதுலருந்து வர்ற நச்சு கழிவுகள் அந்த மாதிரி உள்ள இரசாயன கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆஹ் ஏரி, ஆறுல எல்லாம் விட்டுறதுனால அந்த ஏரியும் வந்து மாசுபட்டுட்டே இருக்கும் நம்மளோட புனிதமான கங்கைன்னு சொல்லுவாங்கல்ல அது கூடயும் மாசுபட்டுட்டே இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏரி, குளங்கள்ல எல்லாம் போயிட்டு ஆஹ் நாங்க வந்து திதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க dress எல்லாமே அதுலேயே போட்டுட்டு வர்றதுனால அதுவும் வந்து நிறைய விதமான உயிரினங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது. பல விதமா அடுத்தது வந்து நம்ம இப்போ ஒரு plastic cover அ உபயோகபடுத்தினா கூட அந்த plastic அ தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா நீர் நிலைகளில தான் போடுவோம் இப்போ ஒரு beach கு போறோம்னா அங்க வந்து இப்போ ஐஸ் கிரீம்ஸ் அதுக்கப்பறம் ஒரு bottles ஏதாவது juice ஏதாவது குடிச்சிட்டு அந்த bottle அ தூக்கி நம்ம வந்து அஹ் கடல்ல தான் தூக்கி வீசுவோம் ஏன்னா கடல்ல இது~கடல்ல தூக்கி வீசுனா வந்து அது வந்து போயிடும் அப்படின்னு நினைக்குறோம். ஆனா அது கிடையாது கடல்ல அது வந்து இருந்து இருந்து கடல் உயிரினங்கள் தான் அழிஞ்சிக்கிட்டே வருதே தவிர அஹ் அந்த plastic வந்து அழியுறதே கிடையாது அதே மாதிரி கடல்ல வந்து நிறைய ஆஹ் எண்ணெய்கள் கொட்டுச்சுன்னா அங்க வந்து நிறைய விதமா இருந்தா~ நிறை~ எண்ணெங்க~ எண்ணெய் கொட்டுச்சுன்னா கூட அதை வந்து இப்போ எடுக்குறதுக்காக நிறைய bacteria எல்லாம் கண்டு புடிச்சுட்டாங்க ஆனா கண்டுபுடிச்சாலும் ஆஹ் இது~ அதுனாலேயும் வந்து நிறைய உயிரினங்கள் மாசடைகிறது நம்மளோட தண்ணீர் எல்லாமே நீர் நிலைகள் எல்லாமே மாசடையுதா அதனாலயே வந்து நிறைய உயிரினங்கள் இறக்குது அதே மாதிரி மனுஷனுக்கும் அதுனால பல விதமான நோய்கள் வருது இப்போ மனுஷன் குடிக்கிற தண்ணீல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முந்தி எல்லார் வீட்டுலேயும் கிணறு இருக்கும். ஏன்னா வந்து முந்தி வந்து மழை பெஞ்சுச்சு ஏரி, குளங்கள் எல்லாம் இருந்துச்சு அதனால அந்த ஊத்து வழியா வந்து கிணறுகள் இருக்கும் போது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 எல்லாருமே ஏன்னா bore bore போட தொடங்கிட்டாங்க தண்ணீர் இல்ல அப்படின்னு ஆனாலும் சிலர் பேர் வீட்டுல bore போட்டாலும் நல்ல தண்ணிரே கிடைக்கிறது கிடையாது ஏன்னா பக்கதுல மாசடைஞ்சதால நல்ல தண்ணீர் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிட்டு அதே மாதிரி வந்து எப்படின்னா வந்து சில இதுல வந்து கிணறு தோண்டும் போது வந்து நச்சு பொருள் கலந்த வாயு தாக்கி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் main எதுன்னா என்னனா நம்ம மக்கள் வந்து அதைவந்து க~பாராமரிக்காததும் நம்ம மக்களுடைய mistake உம் தான் அதே மாதிரி தண்ணீரை வந்து மாசுபடுறதுனால

ஆனா இப்போ அந்த திறந்து விடுற தண்ணீலேயே எவ்ளோ இப்போ இறந்த ஆஹ் உயிரினங்களை கூட அந்த தண்ணீருல தான் கொண்டு போய் போடுறாங்க அதே மாதிரி வந்து bottles plastic plastic தான் main உண்மையான எதிரியே வந்து நம்மளுக்கு plastic தான் plastic னாலயே வந்து நிறைய விதமான நோய்கள் வருது அஹ் எல்லாமே வந்து plastic னால plastic அ அழிச்சாலே பாதி இது வந்து நம்மளுக்கு குறையும் அதே மாதிரி நிறைய chemicals இப்போ வந்து பலவிதமான chemicals இப்போ ஆத்துல வந்து chemicals வர்றதுனால வந்து chemical எல்லாம் கலந்து அந்த தண்ணீர் வர்றதுனால அது வந்து நம்ம செடிக்கு விடும் போது செடியும் பட்டு போகுது

எடுக்கணும் இதுவா~ use பண்ணணும் அந்த நிலைமை மாறி. ஏதோ ஒரு தண்ணீர் use பண்ற நிலைமைக்கு வந்து நம்ம மாறிக்கிட்டே வர்றோம் அந்த நிலைமைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து பாதுகா~ நம்ம தண்ணீர் நிலைகளை வந்து பாதுகாக்காம இருக்குறது பாதுகாத்தாலும் அது வந்து நல்ல மாசுபடாம வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து எந்த விதமான இதுவும் வராது இப்போ ஒரு செடி வளரணும்னா கூட அதுக்கு தண்ணீர் வேணும் ஒரு மனுஷன் எது பண்ணாலும் கூட தண்ணீர் வேணும் அதே மாதிரி தான் இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா அவனுக்கு வந்து காற்று, தண்ணீர், உண~உணவு மூணுமே தேவை

அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து அந்த நீர் நிலைகள் எல்லாதையும் மாசுபடுத்தும்போது நம்மளுக்கு வந்து எல்லாவிதமான இடத்துலேயும் problem வரும் இந்த இதை இந்த இடத்துல இருந்து தான் problem வரும்னு கிடையாம சுத்தி சுத்தி எல்லா இடத்துலேயும் problem வரும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து என்னன்னா வீட்டுல கிணறு தண்ணீர் இல்லாம bore போடுவாங்க bore தண்ணீர் இல்லன்னா எல்லாமே can water இப்போ city side எல்லாம் போனா எல்லாமே வந்து can water can water ல என்ன கலக்குறாங்க என்ன chemicals add பண்றாங்கன்னு தெரியாது தண்ணீர்ல கூட இப்போ கலப்படம் பண்ண தொடங்கிட்டாங்க நிறைய பேர் வந்து ஆஹ் இதை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 மாசுபடுத்தி படுத்தி அதனாலயே வந்து என்னன்னா மழை பெய்யுறது கிடையாது ஆஹ் செடி செடி கொடிகள் வளர்றதுக்கு தண்ணீர் கிடைக்குறது கிடையாது எல்லா விஷயமும் வந்து மக்கள் வந்து உம் பண்றதுனால இப்படி பண்றதுனாலயே வந்து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 பூமி சூடாகுறதுக்கு காரணம் வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த கடல்ல போட்டிட்டிருக்கிற வந்து waste பொருட்கள் அப்படின்னு எல்லாம் சொல்ல தொடங்குறாங்க இதெல்லாத்தையும் நாம குறைச்சாலே வந்து நம்மளோட அஹ் தண்ணீரை வந்து மாசுபடாம பாதுகாக்கலாம்.

உலக வரலாற்றில் எந்த உதாரணத்தையும் காண முடியாது. உங்கள் இறுதி. இந்த பணியை சரியான நேரத்தில் தொடர அவர் பாபா பண்டா பகதூர் சிங்கை நான்செட் நாட்டிலிருந்து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 அது கிட்டத்தட்ட முடிந்து விட்டது வரலாறு அடக்குமுறை மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக அரசாங்கத்துடன் மோதி முகலாய பேரரசின் வேர்களை உலுக்கிய வரலாற்றின் மறக்க முடியாத மாபெரும் தளபதி பஞ்சாப் நிலத்தில் சுமார் எட்டு ஆண்டுகளுக்~ ஆண்டுகளாக குதிரைகளை வைத்திருந்தவர் கால் தடங்களை விட்டுவிட்டு பஞ்சாபில் குறுகிய காலத்திற்குள் ஒரு வலிமைமிக்க அரசியல்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 எந்த எதிரியும் சளைக்கவில்லை. முடியும் ஜபார் முகலாய ஆட்சியின் பேரரசர் சீக்கியர்களின் தடயங்களை அழிப்பதன் மூலம் துடைத்தார் ஆனால் அவர்களால் சீக்கியர்களை அழிக்க முடியவில்லை பண்டாபகதூரின் ஏழு ஆண்டு கால ஆட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு தெற்கு ஆசியாவிலேயே மிகப் பெரிய முகலாய பேரரசின் அடித்தளத்தை அமைத்தது. இறுதியாக ஜூன் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறில் அடக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடும் போது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 குழந்தைப் பருவம் மந்தா பகதூர் இவருடைய உண்மையான பெயர் லட்சுமண தாஸ். ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்தவர் தங்கள் மகனும் துணிச்சலான வீரனாக மாறியதால் பெற்றோர்கள் வருத்தம் அடைந்தனர்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

குட்டிகளுடன் வேதனையில் இருந்தபோது இறந்த போது அவரது இதயம் மிகவும் கனமாக இருந்ததைப் பார்த்து அவர் தனது வீட்டை மாற்றினார்.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 சாது ராமதாஸை சந்தித்தார். ஆனால் இங்கும் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை north ல் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார் நாசாக் பஞ்சவாடி என்ற இடத்தில் அவர் ஒரு யோகியான ஆகராட் நாத்தை சந்தித்தார் அவருடைய சேவையில் அவர். யோக சாதன மற்றும் தாந்திரீக நிபுணர் ஆனார் மூன்று வருடங்கள் ஆகர் நாதரின் சேவைக்குப் பிறகு அவர் இறந்தார். சித்தி சித்திகள்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

குரு கோகன் சிங்க்ஜி

குரு கோவிந்த் சிங் நாதரை சந்தித்த போது அவர் நாகினா காட்டில் முகாமிட்டார் அகோகர் இறந்த பிறகு அந்த மனிதனும் அலைந்து திரிந்து மேடாரை அடைந்து ரவியின் கரையில் தனது கவர்ச்சியை காட்டத் தொடங்கினான் சேர்ந்த ஒருவர் சித்தி சித்திகளுடன் சாந்த மகாத்மாவை, சிம்மாசனத்தில் அமர வைத்து பின்னர் அரியணையை கவிழ்~ கவிழ்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக வண்டா பகதூர் பற்றி சீக்கியர் கூறினார் குரு சாகிப் சிரித்துக் கொண்டே இப்போது அரியணையை கவிழ்க்க கூடியவர் தேவையா சில நாட்கள் ஓய்விற்கு பிறகு அவர் சிங்கவுடன் துறவி முகாமுக்கு சென்றார் குரு சாகிப் யாரும் உட்கார அனுமதிக்கப்படாத தனது படுக்கைக்கு சென்றார். துறவி வந்து பார்த்ததும் மனதுக்குள் கடும் கோபம் வந்தது. கட்டில் பலமாக கவிழ்ந்தது அவருடைய சக்திகள் எதுவும் செயல்படாத போது இது ஒரு சாதாரண அல்ல என்பதை அவர் உணர்ந்தார். வாரிசு அறிந்து மன்னிப்பு கேட்டு தனது வாரிசை அரிசன் குருவாக ஒப்படைத்தார். இறைவனை பின்பற்றுவர் ஆனார். ஒரு மாதம் அவருடன் தங்கி சீக்கிய கொள்கையை முழுமையாக பற்றி அறிந்து கொண்டார் வந்தாசிங் பகத்து என்ற பட்டம் என்ற பட்டம் பட்டாவால் வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில் குரு சாகிப்பிற்கு, நடந்த நிகழ்வுகளைப் பற்றி சீக்கியர்களிடம் கேட்டபோது அவரது ரத்தம் கொதித்தது. அவர் குரு சாகிப்பிடம் அடக்குமுறைகளை தீர்த்தித்த தேவையை கேட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி, குரு சாகிப் பண்டா

தனது ஆசீர்வாதங்களை வழங்கினார் பாய் தயாசின், பாய் வினோத் சிங், பாய் கான்சிங், பாய் ரன்சிங், பாய்சிங் ஆகிய ஐந்து நண்பர்களின் தலைமையில் அவரது அம்புகளிலிருந்து ஐந்து அம்புகள் வீசப்பட்டன நாகர நிஷாந்த் சாஹிப் சீக்கியர்களுக்கான இருவது சிங்காரகளுடன் அவர் பஞ்சாப் சென்றார் குரு சாகிப்பை எதிரியா கருதிய பசீர் கான் சீக்கியர்கள் மற்றும் குரு சாகிப்பை கண்காணிக்க, தனது சிறந்த முயற்சியை பயன்படுத்தினார் தனியாக விடப்பட்டது அவரது உத்தரவின் பேரில் நாதேரின் ஆட்சியாளர்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 அனுப்புவதன் மூலம் அவர்கள் தங்கள் குதிரைகளின் உச்சியின் அடையாள்~ அடையாளங்களை விட்டுவிட்டு அங்கிருந்து, இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பதேறி நகரமான உம்பாவின் இத்துடன் பண்டா சிங்கின் பாபா என்று கிராமத்திற்கு ரவுடிகள் கொள்ளையர்களிடம் இருந்து பாதுகாப்பு தேவைப்பட்டால், அவர்கள் புகாருடன் அவர் வருத்தம் அடைந்தார் அடக்குமுறைக்கும், சூறையாடலுக்கும் ஆளாகி மக்கள் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று அந்த அரசு விஷயத்தை கொடுக்கக் கூடாது என்று அறிவித்தனர் இனிமேலாவது அவர்களின் உடமை, உயிர் மற்றும் உடமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்போம். அதற்கு ஈடாக அவர்கள் எதையும் விரும்பவில்லை. வீரர்களுக்கு பால், தயிர், நெய் போன்ற உணவுப் பொருட்கள் மட்டுமே சிங் மக்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்தப் பெண் கிராமத்து சோதனைகளை, என்ன செய்ய முடியும் அரசு அதிகாரிகளிடம் சென்றார். புகார் செய்தார் மண்டா பகதூரின் வெற்றிகளுக்கும் நெற்றிகளுக்கும் மூலகாரணம் தபா மற்றும் முத்தானுக்குள் ஒரு பெரிய சக்தியாக இருந்த குரு கோவிந்த் சிங்ஜியின் ஆசீர்வாதங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தை இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் பயணத்தை இருபத்தி ரெண்டு வருட பெரிய தலைவர்கள் துணிச்சலான வேகமான திறமையற்ற மற்றும் தொலைதூர ஒரு போர் வீரன் எதிரிகளின் எண்ணற்ற துப்பாக்கிகளை கண்டும் அசையவில்லை. வானூர் நிலத்தில்

அவர் தனது மகளின் உறவை கொடுக்காத நிலையில் சுசில் கவுர் வெளியே வந்தார் அது என் விருப்பமா என்றால் குரு சாகிப் அடக்குமுறை மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்த்துப் போராட பல தியாகங்களை செய்துள்ளார். இந்த அரசர்கள் நான் உனக்கு துரோகம் செய்தேன். அந்த தவறை அழிக்க என் கொடுக்கிறேன். தேவைப்பட்டால் அனைத்தையும் தியாகம் செய்வேன்.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

கோவிந்த்~ கோவிந்த்வாலில் நடைபெற்றது

பெயர் கங்காஜி மற்றும் அவர் ஜலந்தர் மாவட்டத்திலுள்ள இந்த கிராமத்தில் வசிப்பவர் அவரது ஒரே மகன் ஆறாவது குருவாக ஆனார் குருஜி தனது வாழ்நாளில் மிக~ செய்த மிக முக்கியமான பணி சீக்கியர்களுடன் சேர்ந்து ஆதிகிரா~ கிரந்தத்தை திருத்துவது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 குரு அர்ஜூன் தேவ்ஜி அதில் முதல் நாலு குருக்கள் பதினைந்து பதினொன்னு மற்றும் குரு~ குருக்கர் உறவினர்களின் வசனங்களை சேர்ந்துள்ளார் குரு கிரந்த சாஹிப்பில் இருந்து பெரும்பாலான வசனங்கள் குரு அர்ஜுன் தேவ்ஜியின் வா~ வசனங்களாகும் அவரது கருத்துக்களுக்கான தனது உறுதியையும் உறுதியையும் வெளிப்படுத்தும் குருஜி அக்கால அரசாங்கத்தின் ஐந்தாம் மன்னர் கி பி ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு

speaker one கலவை speaker two குரு கிரந்த சாஹிப்பில் உள்ள முப்பத்தி ஒண்ணு ராகங்களில் ஜெய்ஜா~ ஜெய்ஜாவந்தி ராகத்தை தவிர மற்ற முப்பது ராகங்களிலும் குருஜி பணியை இயற்றியுள்ளார் அப்~ ஜியின் ரெண்டாயிரத்து இருநூற்றி பதினெட்டு ஸ்லோக~ ஸ்லோகங்கள் ஸ்ரீகுரு

ஆயிரத்தி அறுநூத்தி நாலு முதல் கிபி நேரம் பொது இயற்~ இயற்றப்பட்டது குருஜியின் முக்கிய கவிதைகள் கேளடி சுக்ம~ சுக்மானி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

speaker one கௌரி சுக்மணி speaker two சுக்மணி சாஹிப் என்பது ஸ்ரீ குரு அர்ஜூன் தேவ்ஜியின் முழு கவிதைகளிலும் மிகச்சிறந்த மற்றும் மிக

சுக்மணி என்பதன் அர்த்தம்

சமஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் கூப்பிய கைகளுடன் மன்~ மன்றாடுவது இறைவன் நாமம் பெறுவதற்காக செய்யப்படும் மன்றாட குரு அர்ஜூன் தேவ்ஜிக்கு இரண்டு அஞ்சலிகள் நான்கு வசனங்கள் இரண்டு எட்டு வசனங்களும் உள்ளன. இந்த கவிதை இந்த வடிவத்தில் குருஜி ஜீவனுக்கு தன்னைத்தானே சரணடையுமாறு கற்பித்தார் மனிதனின் மாய ஆசையை துரத்தல் சத்திய~ சத்தியத்தின் உத்வேகம் அகநிலை தீமைகளை துரத்தல் ஆகியவை வலியுறுத்தப்பட்டுள்ளன இவை கோடிய ராகத்தில் உள்ளன

இதில் கணவன் வடிவா~ வடிவான கடவுளை பிரிந்து பெண் உள்ளம் தவிக்கும் நிலையை இயற்கை காட்சிகளுடன் இணைத்து குருக்கள் விரிவித்துள்ளனர் விவரித்துள்ளனர் அதில் மகா முதல் சிதைவு நிலை வரை மற்றும் கணவன் வடிவம் கடவுளுடன் இணைந்த நிலை ஆன்மீகம் ஒழுக்கம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன speaker ஒன்று குணவந்தி சுஹி ராகம் speaker இரண்டு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 மற்றும் குறியீட்டு பாணி ஆகும் இதன் முக்கியம் மற்றும் அடிப்படை கருப்பு பொருள் பிரபு நிலா ஆகும் அறிஞர்களின் உருப்படி பொன்வந்தி என்பது நல்ல குணங்களை கொண்ட ஒரு பெண்ணின் பாடல் இதற்கிடையில் அறுபது சிறந்த குணங்கள் விளக்கப்பட்டுள்ளன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 அடைகின்றனர் ஐந்து என்பது ஆசா ராகத்தில் உள்ள அடைகின்றனர் பாணி அனைத்தும் வசனம். இது ஒவ்வொன்றும் எட்டு வசனங்கள் கொண்ட மூன்று சரணங்களை கொண்டுள்ளது. இதில் கடவுளை சந்திக்கும் ஏக்கம் பிரிவின் வலி மற்றும் இணைவதில் உள்ள மகிழ்ச்சி ஆகியவை மிகவும் மனதை கவரும் வ~ விதத்தில் வழங்கப்பட்டுள்ளன speaker one இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் speaker two குரு அர்ஜூன் தேவ் இந்த புகழ்பெற்ற படைப்பின் இருபத்தி இரண்டு எழுத்துகளின் அடிப்படையில் விளக்கி கற்பித்துள்ளார் இதில் ஐம்பத்தி ஐந்து சரணங்களும் ஐம்பத்தி ஆறு ஸ்லோகங்களும் உள்ளன கபிர் மற்றும் குரு~ குரு~ குரு அர்ஜூன் தேவ் என்பது குரு உள்ள இரண்டும் இரண்டு எழுத்துக்கள் ஜீ மற்றும் இரண்டு ராகங்களும்

speaker one கடிகாரம்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

speaker one speaker two இது குர்னத் கொள்ளைகளை வெளிப்படுத்திருக்கிறார் இந்த செய்யுளில் உலகத்தின் நிலைமையா~ நிலையாமையை குறிப்பிடும்போது கர்ம சம்பவங்களையும் கண்டித்து வலியுறுத்தியுள்ளார் speaker ஒன்று கதை

கீர்த்தனையின் மூலம் தீமைகளை அழித்து பக்தி ரசத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் speaker one நெல்லும் கோம்பு speaker two இது பதினோறு ஸ்லோகங்களையும் கொண்டுள்ளது அவை நான்கு பக்தர்களுக்கு உரையாற்றப்படுகின்றன சம்மன் மூக்கன் ஜமால் பாதம் அதனால்தான் படைப்பு மெல்ல படுவதில்லை இது இறைவனின் அன்பின் மகதுவத்தை காட்டுகிறது speaker ஒன்று ஸ்லோக நேரங்களில் மேலும் speaker இரண்டு ஆதி கிரக~ ஆதி கிரந்~

அவை ஒரே இடத்தில் குறிக்கப்பட்டன இதில் கடவுள் உண்மையான நண்பர் என்று அழைக்கப்படுகிறார் சிக்கியது உயிரின் நிலை

speaker one speaker two இதில் குரு சாஹிப்பின் இரண்டு ஸ்லோகங்கள் மட்டுமே உள்ளன அதை குரு கிரஹந்த் சாஹிப்பின் இறுதி ஸ்லோகங்கள் ஆகும் இது தவிர ஐந்து மற்றும் ஆறு முறை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 speaker ஒன்று கலை ஏற்பாடு speaker இரண்டு குரு அர்ஜுன் தேவ்ஜியின் கவிதையின் கட்டிடக்கலை அம்சங்கள் அதன் ராசா உருவாக்கம் படங்கள் மொழி மற்றும் நடை மற்றும் திட்டம்

speaker ஒன்று கலை ஏற்பாடு speaker இரண்டு, குரு அர்ஜூன் தேவ்ஜியின் கவிதையின் கட்டிடக்கலை அம்சங்கள் அதன் ராசா உருவாகும் படங்கள் மொழி மற்றும் நடை மற்றும் திட்டம் speaker ஒன்று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

என ஒன்பது ரசங்கள் உள்ளன குரு அர்ஜூன் தேவ்ஜி தனது அமைதியான வசனத்தில் வியப்பு, சிரிப்பு அழகு, காதல், ரசம் ஆகியவற்றை தூண்டும் சொற்களஞ்சியத்தை பயன்படுத்தியுள்ளன்~ உள்ளார்

கருதப்படுகிறது குருஜியின் பணியில் பல ரசங்கள் இருந்தாலும் சந்தரச~ சந்த ராசாவுக்கு தான் அதிமுக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது முடிஞ்சிடுச்சுடா சொல்லுங்க சரண்யா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜானு நீங்க எப்படி இருக்கீங்க?